உங்ககிட்ட அங்க நேரடியா வந்து பண்ணிக்கலாமா? இல்லாட்டி நாங்க online ல பண்ணனுமா? இல்லாட்டி உங்ககிட்ட நானு.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

நம்ம .

எல்லாருமே. வெளிலல்லாம்.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

அதனால நம்ம எல்லாரும் கண்டிப்பா விவசாயத்தை காக்கணும்.